இதுல சில கட்டிடங்கள்லா இடிஞ்சு போயிருக்கறதையு பாக்க முடியுது.

அதுக்கப்ரோ சைடுலலா வேலிகள் வந்து போட்ரு --

இது பாக்குறதுக்கு ஒரு குட்டி ரெசார்ட் மாரி இருக்கு.

செவுத்தோட திட்ல வந்து ஃபுல்லா நெட்டடா போட்டு கவர் பண்ணிருக்காங்க.

இங்க பரதநாட்டியம் காஸ்ட்யூம் போட்ட ஒரு பொண்ண வந்து நடந்துட்ருக்கறத வந்து நம்மளால பாக்க முடியுது.

அங்க வந்து ஒரு ட்ரெயின் வன்ட்டு நின்னுட்ருக்குறதையு பாக்க முடியுது.

மேல ரூஃப் வந்து ப்ளூ கலர்ல இருக்கு.

இத பாக்குறதுக்கு ஒரு சின்ன பேக்கரி மாறி இருக்கு.

ஃபுல்லா சுத்தியு வந்து நல்லா கூண்டுகளால கட்டிருக்காங்க.

முன்னாடி ஒரு மூணு பர்சன்ஸ் இருக்கற்த பாக்க முடியுது.

இந்த ஹோல் பில்டிங்கோட கலர் வந்து எல்லோ கலர்ல இருக்கு.

அதுக்கு முன்னாடியே அதோடைய தடுப்பு சுவர் எல்லாமே எல்லோ கலர்ல இருக்கு.

மேல வந்து நெறைய வீடுகள்லா வச்சுருக்காங்க அப்றோ மரங்கள் நெறைய டீ எலைகள்லா பாக்க முடிது.

இங்க சைடுல வந்து அந்த ட்ரெயின் ட்ராக் ஓட இது வந்து பிரவுன் கலர்ல இருக் --

அதுக்கப்பறோ அந்த தேர்ட் ஃபோர்த் ரேக்ல வந்து தைலோ வெச்சிருக்கறதயு பாக்க முடியிது.